அங்க வர்றது இங்க கேட்குது அந்த மாதிரி இருக்கும் அந்த சவுண்ட் எல்லாம் அப்புறம் புகை வேற அந்த ஒரு வண்டி எல்லாம் ஆயில் எல்லாம் பார்ப்பாங்களா காஸ் புல் பண்ணுவாங்களா என்னன்னு ஒண்ணும் தெரியல அந்த ஆட்டோலாம் எடுக்குறாரு அவளோ ஒரு புகை அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் வரும் பாருங்க ஒரு காமெடி அந்த மாதிரி நம்ம ஒரு மேக்கப் போட்டு போனா அங்க ஒரு மேக்கப்ல இருப்போம் போல இருக்கு ஆமாக்கா பாவம் இந்த காலையில வேலைக்கு போறவங்க ட்ராபிக்ல போறாங்களே ஆபீஸ் டைம் எவ்வளவு லேட் ஆகும் பாருங்களேன் ஸ்கூல் பஸ்சும் போவும் ஆபீஸ் பஸ்சும் போவும் கம்பெனி பஸ்சும் போவும் இப்ப வெளிய ஊருக்கு போற பஸ்சும் போகும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு ஒரு சிலரா ஒன் ஹவர் நிக்கிறாங்களாம் அவ்வளவு ட்ராபிக் ஆகுதாம் அதுவும் மண்டேல்லாம் ரொம்ப ட்ராபிக் ஆகுதாம் அதுவும் வந்து இந்த பெருங்குளத்தூர் சொல்லவே வேணாம் பெருங்குளத்தை தாண்டுனாலே ரொம்ப இந்த வண்டலூரு இதுல கிட்ட எல்லாம் ரொம்ப ட்ராபிக்கா இருக்குன்றாங்க அத ஆமா இந்த காலையில எங்க வீட்டுக்காரு பிள்ளையை ஸ்கூல்ல விட போவாங்களா ஒன்பது மணிக்கு ஸ்கூல்க்கு எட்டரைக்கெல்லாம் கிளம்பிறணும் அப்பதான் ஒன்பது மணிக்காவது ஸ்கூல்ல ரீச் ஆக முடியும் அவ்வளவு ட்ராபிக்ஏ நிக்கிறவங்க நிக்கிறாங்க சும்மா நிக்கிறாங்களா முன்னாடி வண்டி இருக்குறது தெரியுது இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏறி போக முடியும் அஹ் அந்த ஹாரன போட்டு அடிச்சுக்கிட்டேதான் இருக்கானுங்க சிக்னல் விழுந்தா கண்ணு தெரியாதா சிக்னல் விழுந்திருச்சு போகணும்னு பின்னாடி இருக்கறவங்க புல்லா ஒரே ஹாரன் தான் அதுவும் அலறுது ஒவ்வொரு ஹாரனும் அப்படியே ஆமாக்கா அதை விட இன்னொண்ணு அந்த சிக்னல்ல சொன்ன மாதிரி அந்த வண்டி நிக்கும் பாருங்க அப்படியே நவு நவு நவு நவு நவு நவன்னு அந்த இது வழியா போயிடுறாங்க அப்படி என்னன்னா இங்க என்ன ஓட்டப் பந்தியமா வைக்கிறாங்க முதல்ல போறவங்களுக்கு பிரைஸ்ன்னு எவ்வளோ அவார்னஸ் வருது எவ்வளவோ ஆக்சிடன்ட் நடக்குது ஆனாலும் இந்த மக்கள்ட்ட ஏன்தான் நிதானமோ இல்லைன்னு சொல்லி தெரியலே அப்புறம் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து இந்த சிக்கனல்ஸ்ல இருந்துட்டு வந்தோம்ன்னு வையுங்களேன் அவ்வளவுதான் காது அவுட்ன்னு நினைக்கிறேன்

கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த இயற் பிராபலம் வருது நானே எங்க ஸ்கூல்ல முதல்ல இருந்த டீச்சர்க்கெல்லாம் இப்ப கொஞ்சம் காது கேட்கலைங்கிற மாதிரிதான் கேள்விப்பட்டேன் அது வந்து அவங்க அந்த குழந்தைங்களோடயே இருக்காங்க சரி குழந்தைங்களும் நைஸ்ஸஸ் இருக்கத்தான் செய்யும் அதனாலன்னு சொல்லி சொல்றாங்க பட் இவங்க இப்படி பண்ணி பண்ணி இப்ப எல்லாருக்குமே அந்த பிராப்ளம் வந்துரும் போல இருக்கு ஆமாக்கா அதுக்குத்தான் வந்து சத்தத்தை கம்மி பண்றதுக்கு இந்த வீட்டு செடி வைக்கிறது இந்த ஸ்க்கூல் எல்லாம் வந்து சுத்தியிலும் மரம் செடி எல்லாம் வச்சாக்க வந்து இந்த ஒரு சில சிட்டிஸ் குள்ள பார்த்தீங்கன்னா ரோடு பக்கத்துலயே ஸ்க்கூல் இருக்குமாம் பசங்கள்லாம் வந்து ரொம்ப டிஸ்டபென்ஸ் ஆகுவாங்கலாம் இந்த மாதிரி சத்தம் வந்து கம்மி பண்ணணுமாம் இந்த மரம்லாம் வச்சாக்கா வந்து அந்த சவுண்ட வந்து கம்மி பண்ணணுமாம் ஒரு சிலர் எல்லாம் பட்டு டஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுல அடையுது வைப்பாங்க மக்சிமம் வந்து நமக்கு வந்து காதுக்கு வர அந்த அஹ் சத்தம் வந்து கம்மியாகுமாம் ஆஹ் நீங்க சொல்றது உண்மைதான் அந்த சத்ததுங்கெல்லாம் கேட்டு கேட்டு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து காது பின் பின்னாடி போகும் பொழுது ஹம் காது கேட்காது நாளாக நாளாக சொல்றீங்கல்ல அது உண்மைதான்பா அது அதனாலதான் சில ஸ்க்கூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட கம்மி பண்றதுக்கு எல்லாம் மரம் வைக்கறாங்கன்னு சொன்னேன் இல்ல இப்பெல்லாம் எங்க மரம் வைக்கறாங்க சொல்லுங்க ரோடு ஓரமா இருக்கிற மரங்கள எல்லாம் அழிச்சுட்டாங்க அழிச்சிட்டும் இல்லாம அது ஒரு வகையில பாருங்களேன் மரம் இருந்திருந்தாலும் ட்ராபிக்கு சாரி ஆக்சிடண்ட் ஆகுது ஆக்சிடண்ட் ஒண்ணு ஆகுது அஹ் இப்ப வர அந்த ஸ்மார்ட் ஸ்கூட்டி எல்லாம் வந்துருச்சு வேற ஹாரன் அது சைலன்டா வரும் வெறும் போக மூட்டமா வரும் சைலன்டா வரும் செல்ப் சார்ட்ன்னு சொல்லுவோம் சைலன்டா வரும் தெரியவும் மாட்டேங்குது ஹாரன் அடிக்கிறவனுக்கு எப்படி பின்னாடி வர்றது அவங்களுக்கு தெரியும் நடந்து போறவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க நம்மளை மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்குங்க ஆமா கரைக்டு தான் மரம் எல்லாம் வச்சா நல்லாதான் இருக்கும் மொதல்ல வந்து காலையில எந்திரிச்சாலே அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் தான் கேக்கும் ஆஹ் ஒரு பக்கம் சேவல் கூவும் இன்னொரு பக்கம் கிளிங்க கத்தும் காக்கா கத்தும்

அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு நம்ம சின்னப்பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டாலே நிறைய பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்கும் ஈவினிங் ஆனா மயில் கத்தும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கும் போதே இந்த பைக் சவுண்ட் கார் சவுண்ட் அப்புறம் ஏதாவது சேல் பண்ண வர்றாங்க பாருங்களேன் அவங்களும் வந்து முதல்ல வாயில வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் ரெக்கார்டு சரி ரெக்கார்ட் வைக்கிறாங்க ஓகே தான் அது வந்து முன்னாடியே எப்படி இந்த தெருவுக்குள்ள வராங்கன்னு தெரிஞ்சா பரவாயில்லை அவங்க நம்ம தெரு தள்ளி இரண்டு தெரு தள்ளி இருப்பாங்க ஆனா அந்த தெருவுவல அவங்க வியாபாரம் பண்ணிட்டு போறதே நம்ம தெரு வரைல காதுல கிழியுது அந்த மாதிரி ரெக்கார்டு சோ இந்த மாதிரி இந்த மாதிரிசவுண்ட்ல தான் நம்ம முழிக்க வேண்டியதாவே இருக்கு

எங்கேயுமே கம்மியாயிடுச்சு பறவைகளோட வரத்து கம்மியாயிடுச்சு அதனுடைய பராமரிப்பு எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுப்பா கெட்டது அதிகமாயிடுச்சு நல்லது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பாக்க போனாக்கா அதனாலதான் இந்த நாட்டுல கொரோனாலாம் வருது கொரோனா மட்டுமா வருது இப்பல்லாம் நார்மலா சளின்னு வந்தாலே ஒரு மாசம் இழுக்குது மனுஷனுக்கு விடவே மாட்டேங்குது அப்படி படுத்தி எடுக்குது குழந்தைங்க எவ்வளவு பாடுபடும் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சத்தமே ஒரு நமக்கு ஒரு வியாதியாவே மாறிடுது எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக்கி விட்டுருக்கு இதுக்கு போக போக இன்னும் என்ன மாதிரி மாறுமோ தெரியலயே ஆமா இந்த சவுண்டு யப்பா நீங்க சொல்ற மாதிரி பக்கத்து தெருவுல தான் வந்துகிட்டு இருக்கும்

கல்யாணம்ன்னு போனீங்க என்னைக்காவது மீட் பண்ணுவோம் பிரண்ட்ஸ்சோடயோ இல்லைன்னா பேமிலியோடயோ உக்காந்து ஒரு நிம்மதியா பேச முடியுதா ஒரு போன்ன அர்ஜென்ட்க்கு யாராவது போன் பண்ணாங்கன்னா அந்த போன் சவுண்ட் கூட கேட்காது அந்த அளவுக்கு அந்த முதல்லாம் வந்து அந்த பாட்டுக்காக ரேடியோ மட்டும் வச்சிருப்பாங்க ஆனா ஸ்பீக்கர் இருக்கும் இல்லைன்னா அந்த குழாய் இருக்கும் அது மேல கட்டி இருப்பாங்க அது ஊரே கேக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது வேற விஷயம் ஆனா இப்பலாம் வந்து அந்த ஸ்பீக்கர் வச்சுறாங்களா அதுல இப்படி கிராஸ் பண்ணும்போதே நமக்கே தெரியாமல் நம்மளே அப்படியே வைபிரேசன் ஆவோம்

ஆமாக்கா அந்த டிரம்ஸ் சொன்ன மாதிரி இந்த டெத்க்கெல்லாம் போனாக்கா பாவம் அவங்கவங்க எவ்வளவு கவலையில இருப்பாங்க ஒரு சில எல்லாம் பார்த்திருக்கேன் நானு அவ்வளவு சத்தம் வைக்கிறாங்க அந்த சத்தத்துனால என்னதான் இஸ்யூ சொல்லுங்க பார்ப்போம் அவங்க பேசறது கூட புரியாது அவங்க கஷ்டத்தை நினைச்சு அழுவாங்களா அந்த சத்தம் வேற ஒரு பக்கம் எவ்வளவு மண்டை வலியா இருக்கும் அழுகிறதே நமக்கு ஒரு பாதிப்பா இருக்கும் சத்தமும் வேற ஒரு வலியா இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்ப அதுக்கு மட்டுமா வைக்கிறாங்க நல்ல நல்ல திருவிழாவுல எதாச்சும் ஒரு பங்க்சன்ல அதுலயுமே கொண்டு வச்சிடுறாங்க பசங்கள்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பயப்படுதுங்க அலறுதுங்க அப்புறம் இந்த பொண்ணு மாப்பிள்ளைலாம் ஊர்வலம் வருவாங்க பாரு அந்த ப்ரோகிராம்லாம் கூட வச்சிடுறாங்க அதெல்லாம் எவ்ளோ டிஸ்டபென்ஸ் ஆகுது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இருக்கோ ஆனால் அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னுதான் சொல்றாங்க எங்க கேக்குறாங்க ஹெவி சவுண்ட் இருக்கணும்ன்னு நினைக்கிறாங்க அது பத்தாததுக்கு இந்த ஹெட் போன் வேற அதை பாதி பேரு யூஸ் பண்றாங்க பாதி காது கேட்காம ஆயிருதுன்றாங்க அது கூப்பிட்டாலும் ட்ராபிக்ல அவங்க அதுவும் காது கேட்க மாட்டேங்குது இதை போட்டுட்டு நடந்து போனாலும் சுத்தமா அவங்களுக்கு காது கேக்குதா என்னன்னே தெரியலே என்னதான் செய்யறதுன்னே தெரியலே இதுக்கு அப்புறம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி சவுண்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதுவும் இப்ப வர்ற மியூசிக கேளுங்களேன் டம்மு டம்மு டம்முன்னுகிட்டு அப்பெல்லாம் மியூசிக் இருக்கும் அப்பவும் சவுண்ட் இருக்கும் இந்த ரேடியோல எல்லாம் அந்த குழாய் ரேடியோ சொல்லுவாங்கல்ல அதுல எல்லாம் போடுவாங்க அப்படியே காதுக்கு இனிமையா இருக்கும் இப்போ போடுற மியூசிக் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அலறுதா அதனால அந்த ரேடியோ பக்கத்துல போகவே கஷ்டமா இருக்குது உடம்பே நீங்க சொன்ன மாதிரி வைபிரேசன் ஆகுது

ஆமாக்கா கொன்னது வெடின்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது இப்பயே எனக்கெல்லாம் உதறுது நினைச்சு பார்க்கவே இன்னும் ரெண்டு மாசத்துல தீபாவளி வரப்போகுது நீ பாருங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க என்னென்ன பட்டாசுகளோ என்னென்ன இதுவோ தெரியாது அவ்ளோ ஒரு புதுசு புதுசா நிறைய வருது ஓகே தீபாவளிங்கிறது செலிபிரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லைன்னு சொல்லல பட் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணாலும் பரவாயில்லை அது ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா அதிலே இருந்து அந்த புகை வரும் பாருங்க அந்த நயிட் வெடிஸ் எல்லாம் மொஸ்டலி புகை கொஞ்சம் அதிகமாதான் வரும் ஒரு வீட்ல வெடிக்கிறதுக்கே அவ்வளவு போக போகுது அதெல்லாம் போய் எதுல நம்மளோட காத்துலதான் கலக்கும்

கண்டிப்பா ரொம்ப பின் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ஏற்கனவே டெல்லி வரை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏர் எல்லாம் வந்து ரொம்ப பொலுஷன் ஆயிடுச்சு காற்று மாசுபாடு ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு சோ மாஸ்க் போடுங்க அந்த மாரி எல்லாம் சொல்றாங்க நம்ம கொரோனா டைம் மாஸ்க் போடவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ நம்ம ஒரு அவார்னஸ் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பா இனி வர ஜெனெரேசன் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் மாஸ்க்கோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திரும் அப்படிதான் இன்னும் கொஞ்ச நாள்ல மாறப்போகுது இப்ப நம்ம அப்படித்தானே இருந்தோம் கடந்த ஒரு ரெண்டு வருஷம் போல அப்படித்தானேப்பா இருந்தோம் இப்போ தான கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கோம் திரும்பவும் இதே மாதிரி படுத்திட்டே இருந்தாங்கன்னா திரும்ப பழையபடிதான் ஆக வேண்டியதா இருக்கும் அதே போல வீட்டை நம்ம சின்னதா ஒரு சவுண்ட் கேட்டாலே பாத்திரம் கீழே விழுந்தாலே நம்ம திட்டு வாங்குறோம் ஏன்னா வீட்டை இவ்ளோ சத்தமா அப்படின்ற மாதிரி பக்கத்துல சத்தம் கேட்கக் கூடாது என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி போறோம் வெளியில எவ்ளோ சத்தம் அளவு கடந்த சத்தம் எல்லாம் வருது ஏன் குழந்தைங்க TV சவுண்ட் வைக்கட்டும் பாருங்க அதுக்கு ஒரு இது TV ஏன் சவுண்ட் கம்மியா வைக்க மாட்டிங்களான்னு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க ஏங்க உங்க வீட்டுல சவுண்ட் அதிகமா இருக்குது நாங்க கொஞ்சம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க இதெல்லாம் வந்து கேக்கும் போது ரொம்ப கஷ்டமாதான் இருக்குது ஆனா அளவு மீறி போயிடுது அது ஓகே அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனா பஸ் ரோடுல போறவங்க பொதுமக்கள் போற வழியெல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு அதுவும் ஸ்ட்ரீட்க்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அங்க வந்து தேவையில்லாத சத்தம் வந்து குடுத்தா எவ்வளவு வீட்டுக்குள்ள சின்ன குழந்தைங்க பொறந்த குழந்தைங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல நீங்க சொன்ன மாரி இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல தீபாவளி வேற வரப்போகுது நிறைய குழந்தைங்கெல்லாம் வேற பிறந்திருக்கும் வேணான்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அதுக்கு வேற சண்டை பிடிப்பாங்க எதுக்கு நாங்க பட்டாசு வெடிக்கக் கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கிற கொஞ்ச நேரம்தானே கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க அதையும் வெடிக்கக் கூடாதுன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் வயிட் பண்ணுவாங்க குழந்தைங்க எல்லாம் சின்னச் சின்ன இதுதான்ப்பா காதோட அது செவி அதாவது அந்த கம்மியான இதுதான் வேவ் தான் கேட்கணும் அதுவே அவங்களுக்கு வந்து பாதிக்கும் ரொம்ப இது வரைக்கும் பாதிக்கும் மனசு ரொம்ப பாதிக்கப்படுற மாரி ஆயிடும் அந்த சவுண்ட் கேட்டு கேட்டு எல்லாமே சின்ன சின்ன நரம்புகள்தானே இருக்கும் குழந்தைங்களுக்கு அது கூட சொன்னா சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க

அதெல்லாம் சந்தோஷம்தான் கொண்டாட வேண்டிய நாள்தான் இல்லைன்னு சொல்லக்கா தீபாவளிக்கு மட்டும் பண்ணா பரவாயில்லை இப்பல்லாம் ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரஷன் கூட அந்த மாதிரி வெடிக்கற பட்டாசு வெடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே பண்றாங்க

ஒரு ஊர்ல பாட்டுபாடுனாக்க பக்கத்து ஊர்லலாம் கேட்கவே கேட்காது இப்பல்லாம் அதெல்லாம் நல்லா எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டதுனாலதான் அவ்வளவு கிளியரா எல்லா சவுண்ட்டுமே எல்லா பக்கமும் கேட்குது அதனால பேர்ட்ஸுமே காணாமயே போயிடுச்சு அதே மாதிரி இந்த தீபாவளி சமையெல்லாம் பாருங்க அனிமேல்ஸ் அந்த ஸ்ட்ரீட் அனிமேல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம் எங்க போகும்ங்க மனுஷங்களான நமக்கே இவங்க வைக்கிற வெடியில பக்கு பக்குன்னு இருக்கு அந்த ஸ்ட்ரீட் அனிமேல்ஸ் ஆன டாக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் அதுங்கெல்லாம் பாவம் அப்படியே உடம்பு நடுங்கி பயந்து ஒரு ஓரமா போயிடுறாங்க அதே மாதிரி தீபாவளி முடிஞ்ச உடனே ஏரியாவையே பாருங்களேன் அவ்வளவு ஒரு இதோ குப்பைத்தொட்டி மாதிரி இருக்கு அது அந்த அவரென்ஸ் கூடயா மக்கள்கிட்ட இல்லை அவங்கவங்க வெடிக்கிறதை அட்லீஸ் கிளீன் பண்ணி ஒரு கவர்க்குள்ளே இல்லை ஒரு ஐ மீன் அஹ் நல்லா அதை நல்லா தண்ணி எல்லாம் தெளிச்சு கிளீன் பண்ணி எடுத்து வீட்டு வாசல்ல எல்லாத்தையும் மொத்தமா தூத்து அள்ளியாவது வைக்கணுங்கிறதே இல்ல அப்படி அப்படியே போட்டுறாங்க அந்த பேப்பர் அது இதுன்னு அப்படி இருக்கும் நைட் எல்லாம் கொண்டாட்டம் காலையில எந்திரிச்சு நம்மதான் அதுல நடக்கணும்

ஆமாப்பா அது மட்டுமா அதனால எவ்வளவு ஒரு பாதிப்பு வருது எவ்வளவு பேர் வந்து கையில எல்லாம் பட்டாசு வெடிச்சுக்குதுங்க அதுக்கப்புறம் யாரு கஷ்டப்படுறது நம்மதானே கஷ்டப்படுறோம் அது குப்பையை போட்டுட்டு போனாக்கூட மத்தவங்க வராங்கன்னா கூட ஒதுங்க மாட்டாங்க அவங்க நிக்கணும் இவங்களுக்காண்டி இவங்க வைக்கிற வெடி வெடிக்குமா வெடிக்காதான்னு சொல்லிட்டு எவ்வளவு பயத்துல ஐயோ வெடிச்சிருமோ வெடிச்சிருமோன்னு அப்ப அதே மாரி கை கால்லாம் எவ்வளவோ பேரு அந்த சீசன்ல பாருங்களேன் நிறைய இந்த வெடிப்பட்டு இந்த நல்லா எரிஞ்சது வெடியினால அடிபட்டவங்க எல்லாம் வருவாங்க அது எவ்வளவோ பாதிப்பு உடம்புக்குமே பாதிப்பு ஆகுது இந்த சவுண்ட் இந்த வெடி சத்தம் இதனாலவே ஆகுது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் குழாய் சொல்லுவீங்க இந்த ரேடியா அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இந்த கால காலத்துல அதெல்லாம் கிடையாது ஹோம் தியேட்டர்ன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க

நமக்கு கீழ சின்ன பசங்களாம் இருப்பாங்க வயசானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் பாதிக்கும் சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது சில பேருக்கு தெரியணும்ப்பா தெரியாமல் முட்டாள்தனமா ஜாலிகா பண்ணிடுறாங்க அதனால பாதிக்கப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்கப்பா ஆமா இந்த தீபாவளின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது நாங்க இருந்த பழைய வீட்டுல வந்து அஹ் ரோடு வந்து எல்லாம் ஒரே வீடாதான் இருக்குமா ரோடு கொஞ்சம் தெரு கம்மிதான் அங்கேயுமே வீட்டு முன்னாடியே இந்த வெடியெல்லாம் வச்சிட்டு அவ்வளவு எரிச்சலா வரும் கைக்குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது குழந்தைங்க எல்லாம் அலறுங்க எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடுனாலுமே அவ்வளோ சவுண்டா இருக்கும் ஆமா கரெக்ட்தான் எனக்கு அப்பதான் ரொம்ப கடுப்பா வெடிக்க மட்டும் தெரியுதே அதை கிளீன் பண்ணணும்ங்கிற ஒரு இது கூட இல்லை அந்த குப்பைக்காரங்க ரோடு பெருக்கறவங்க என்னைக்கு வராங்களோ அன்னைக்குதான் கிளீன் ஆகும் அது மாதிரி அந்த இது டிச்சஸ்மே பாருங்களேன் சாக்கடைக் குள்ளையும் அப்படித்தான் நடந்து போகும்போதே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் அப்படியே அங்கங்கே தூக்கிப் போட்டு போவாங்க ஏன்தான் இது அப்புறம் நம்மளே வந்து குறையும் சொல்லிப்பாங்க அதுவும் நடக்கும் அப்புறம் இப்ப என்னமோ அதான் நீங்க சொன்ன மாதிரி ஜெனெரேஷனே வந்து செலிப்ரஷன்னாலே ஒரு வைப்ரஷன் இருக்கணும்ன்னு எதிர்பாக்குறாங்க அந்த மாதிரி ட்யூன் ஆயிட்டாங்க அவங்க வந்து எந்த ஒரு அப்படியே ஹாப்பியா இருக்காங்களாம் அதை சொல்லணும்னாலே கண்டிப்பா ஒரு வைப்ரஷனா அப்படியே சவுண்டா சொன்னாதான் அது ரீச் ஆகும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த ஜெனெரேஷன் வந்து அப்படி போயிட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அவங்க ஹாப் இப்ப இருக்க ம்யூசிக்ஸ்மே அப்படித்தான் அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் வருது அப்ப எல்லாம் பாட்டு கேட்டா அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும் நம்ம மைண்ட்டே அப்படியே ரிலாக்ஸ் ஆகும் இப்ப திடீர்ன்னு ஒரு பாட்டு போட்டாங்கன்னா அப்படியே அதிருது அந்த மாதிரி இருக்கு அப்புறம் TV இதுவுமே பாருங்களேன் இப்ப இருக்க அந்த கேபிள்ஸ் எல்லாம் ஆன் பண்ணும் போதே அந்த சவுண்ட் ஓடயே வருது நானும் அந்த டாடா ஸ்கை வச்சிருக்கோமா அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிகா வால்யூம் வந்து ஹைலதான் இருக்கு அதுவே

ஆமாப்பா எங்களுதும் அப்படித்தான் அது சுவிட்ச போட்டு ரிமோட நீ கையில வச்சுட்டு நிக்கணும் எப்படா அது வந்து டிஸ்பிலேல ஓபன் ஆகும் சவுண்ட் அதிகமாகும் சவுண்ட் பட்டின உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்கணும் அது ஏன்னு கேட்டாக்கா குறைச்சு வச்சு TV ஆப் பண்ணி விட்டாலும் அது திருப்பி எப்பவும் போல குறிப்பிட்ட அளவுக்கு ஏறிடுதுப்பா அது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கா ஐயையோ எங்களை நாங்களும் எத்தனையோ இதை நாங்க TV ரிமோட்லயும் குறைச்சு வைப்போம் இந்த உம் என்னது டிஸ் டிஸ் ரிமோட்ளையும் குறைச்சுதான் வைக்கிறோம் அது ஆட்டோமேட்டிகா எங்களுக்கு பயமாயிடுது இது இவ்வளவு சவுண்ட் கேக்குது குறை குறை குறை குறை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க எங்க வீட்டுல என்னதான் பண்ணாலும் அந்த சவுண்ட் குறைய மாட்டேங்குது இது ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்த்தா அதுல அப்படிதான் இருக்கும் ஆஹ் TV ல எதாச்சும் ப்ரோப்லேமா என்னன்னு தெரியலே TV புது TV எப்படிங்கப்ரோப்லேமா ஆகும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருப்போம்ங்க எப்பவுமே அது ஓ TV போட்டாலே சரி நீங்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா போதும் அவ்ளோ இதுல தான் இருக்கும் நம்மதான் இப்படி குறைக்க வேண்டியதா இருக்கும் TV காரனை கேட்டாக்கா நீங்க வந்து TV ரிமோட்ல கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செட் அப் பாக்ஸ் ரிமோட்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க நாங்க இரண்டுத்துலையுமே கம்மிபன்னாலும் அப்படித்தான் இருக்குது இப்பவும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நாங்க இது பத்தாததுக்கு வெளியில கடைக்கோ இல்லைன்னா வெளியில எங்கேயாச்சும் ஊருக்கோ போனான்னு வச்சுக்கோங்க அதைவிட அந்தந்த ஊர்ல கேட்கிற சவுண்ட்ங்க அதிகமா இருக்குது நம்ம எதையாவது நினைச்சுட்டு போய்க்கிட்டே இருப்போம் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா இன்னொரு தலைவலியா ஆயிடுச்சு அது வெயில் நேரத்துல வெளியே போகவே முடியலைங்க இப்பயாச்சும் நீங்க வந்து கடைக்கு போயிட்டு வந்து இவ்வளவு வெயில்ல சொல்றீங்களே

ஆமா நீங்க சொன்ன மாரி நானும் முத அந்த TV தான் வச்சிருந்தேன் டிஷ் தான் வச்சிருந்தேன் சரியான அலறலு நம்ப என்னதான் சவுண்ட நீங்க TV லயும் குறைங்க டிஷ் ரிமோட்லயும் குறைங்க திரும்ப ஆன் பண்ணும் போது அவ்ளோ ஒரு சவுண்ட் ஓடதான் அது ஆன் ஆகும்

பின்னாடி இந்த சவுண்ட் ஹார்ன வச்சு அடிச்சு விட்டுறாங்க பக்கத்துல போறவங்க எல்லாம் அலறிடறாங்க அலறி இந்த மாதிரி பண்ணது ஒரு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இல்லையா திடீர்ன்னு அந்த ஒரு பயத்திலேயே கொஞ்சம் இது ஆயிடுமே கொஞ்சம் அதெல்லாம் பாத்து பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் விளையாட கூடாது ஆமாக்கா நானும் நிறைய இந்த மாதிரி பிராங்க் ஷோ எல்லாம் பண்ணியிருக்கேன் சீ பாத்துருக்கேன் சாரி ஆனா இந்த பிராங்க் இதெல்லாம் வந்து முதல் எதாவது பண்ணணும் பான் பண்ற மாதிரி பண்ணிடணும் நானும் பார்த்திருக்கேன் நீங்க சொன்ன அந்த இது ட்ரெயின் தண்டவாளத்துள்ள பாவம் நடந்து போயிட்டு பெரிய அந்த பிபி மாதிரி அந்த சவுண்ட் வச்சிருக்காங்க அதை வச்சு அப்படியே ஊதறான் பாவம் அப்படியே அரண்டுறாங்க அரண்டு அவங்க எங்க இருக்கோம்ங்கிறதையே மறந்து போன்ன தூக்கி போடுறாங்க சில பேரு சில பேர் கீழே விழுந்தாங்க அந்த மாதிரிலாம் அதுல என்ன ஒரு சிரிப்பு வேண்டிய கிடக்குன்னு சொல்லி தெரியலே ச்சீ ஆனா அது ரொம்ப தப்பு தான் அது இப்போ வேற அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு ப்ரோப்லேம் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க ச சடனா இப்படி ஒரு அதிர்ச்சியா இப்படி பண்ணாங்கன்னா வேற அது எங்க வேணாலும் கொண்டு போய் விடும் அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியலே இது மட்டும் இல்ல முதல்ல வந்துட்டு இந்த பெக்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கதான் கோவில் அதெல்லாம் போனா நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்ப இந்த பிராங்க் ஷோவே அப்படித்தான் இருக்கு என்னை கேட்டா எங்க போனாலும் அது ஒரு பார்க்குக்கு போனா அப்படித்தானா பின்னாடியே போய்கிட்டு ஏதாவது ஒண்ணு வம்பு பண்ண வேண்டியது இல்லன்னா ஏதாவது கேட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு கேட்டா ஃபிராங்க்ங்குறாங்க என்னதான் இது இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு முடிவு வரணும் இந்த பிராங்க் ஷோக்கு அவங்களுக்குள்ள ஒரு சில பேருன்னா பேமிலிக்குள்ள பண்ணிக்கிறாங்க அது பிரச்சனை இல்ல ஆனா பப்ளிகா இப்படி அவங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா நம்மள வந்து பிராங்க் பண்ண சொல்லி யார் சொன்னா அது எனக்கு புரியல இல்லன்னா பேசி வச்சுட்டு தான் பண்றாங்களா அப்படியே பண்ணாலும் அது பக்கத்துல இருக்குறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்ன்னு வந்துருச்சுன்னா அது ப பக்கத்துல எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் அது மாதிரி இப்போதான் வீட்டிலே பாத்தீங்கன்னா காலிங் பெல்லே முடியல அதெல்லாம் காலிங் பெல்லா ச்சீ அது காலிங் பெல் மாதிரி இல்ல வைப்ரஷன் பெல்லுனு தான் வைக்கணும் அவ்ளோ ஒரு சவுண்டா வருது அதிருது அப்படியே யார் வீட்டிலேயாவது பெல் அடிச்சா இங்கே வரைய கேட்குது ஆம்மா கால்லிங் பெல் மட்டுமா அப்படி இருக்குது வீட்டுல சில இந்த புதுசா வண்டி வாங்கணும்ன்ற பேர்ல புது வண்டியுமே அப்படிதான் இருக்குன்றாங்க புதுசா வர்ற வண்டி எல்லாம் சரியா ஆடோஸ் ட்டர ட்டரனு ட்டரனு ட்டரனு போகுது ஒரு கேப் புக் பண்ணி போங்களேன் கேப்லதான் நம்ம காசு கொடுத்துதான் போறோம் அந்த சர்வீஸ் கூடவா பண்ண மாட்டாங்க அவங்க அவ்ளோ ஒரு நாய்ஸ் சவுண்ட் வரும் பாருங்க டர் டர் டர் டர்ண்டு எங்கயாச்சும் போய் நிறுத்தி விட்டு ரிப்பேர் பண்ணிட்டு கடப்பா என்னனு கேட்டா எதாவது கேட்டா ரிப்பேர்ன்னு சொல்லுவான் டர் டர் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓட்டிட்டு போவாங்க இப்படி எல்லாம் போனா எப்படி இருக்கு சொல்லுங்க நமக்கு வெளியில எல்லாம் போகவே தோணுமா அதுக்குதான் வந்து எனக்கு ஒரு காது கூட சொல்றது

அந்த சவுண்ட் னால அந்த ஜவ்வே அறுந்து போயிடும் போல அந்த அளவுகெல்லாம் சில பேர் பண்றாங்க விளையாட்டுக்குன்னே பண்றாங்க இந்த குறும்புக்குனே பண்றாங்க ஒரு ஏஜ்ல இருந்த பீப்புள் இருக்கிறவங்கதான் இப்படி எல்லாம் பண்றாங்களே அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்னே தெரியலே மத்தவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த ஹாரன் சாங்ஸ் வேற அந்த ஆஹ் ஹோம்ல இருக்க காலிங் பெல்ல அது எவ்வளவு பெரியது சும்மா பட்டன் அடிச்சா அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா போறாது நாங்க கதவை திறக்கவும் அப்படியெல்லாம் சவுண்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் வைக்கணுமாம் அவங்கவங்க வச்சுக்கிட்டா பரவாயில்லை இவங்களை கூப்பிடுறது மத்தவங்க வீட்டுக்குமே கேட்கும் போல இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க ஆமாப்பா இப்படியே பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது இந்த சவுண்ட் பிரச்சனைக்கு என்னைக்குத்தான் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னே தெரியலே சாரிப்பா எங்க திரும்பினாலும் ஒரே சவுண்ட் சவுண்ட் சவுண்ட்தான் நம்மதான் நம்மளை கொஞ்சம் மாத்திக்கணும்

ஆமாகா சை அது மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா டாய்ஸ் அதுவுமே பாருங்களேன் ஓவர் சவுண்டா தான் இருக்கும் அந்த சில டாய்ஸ் எல்லாம் வரும் அந்த கலர் கலர் லைட் எறிஞ்சு LED லைட் ஓட என் மகன் பிறந்தநாளைக்கெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த LED லைட்ல இருந்தும் அவ்வளவு இது வரும் அதைவிட அந்த சவுண்ட்மே வேற லெவல்ல இருக்கும் அதோட சவுண்ட் அப்படியே ரொம்ப அதை குறைக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்காது அது வேற பிலே பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அது லைட்டோட சேர்ந்து அந்த சவுண்ட்மே சேர்ந்து வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி டாய்ஸ்மே இப்பெல்லாம் அந்த மாதிரி ஹெவி சவுண்ட்டோட அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிட்டாங்க நீங்க சொன்னமாரி புது புது மாடல் புது புது இது வேணும்னு சொல்லிட்டு வீட்ல சண்டை போட்டுட்டு எல்லாம் பைக் வாங்குறாங்க ஆட்டோ வாங்குறாங்க கார் வாங்குறாங்க எல்லாம் வாங்குறாங்க ரைட் தான் அது ஏதோ மாடல் இதுல இருக்கு அதுல இருக்கு அதுல இந்த பெசிலிட்டி இருக்கு அந்த பெசிலிட்டி இருக்குன்னு வாங்குறதெல்லாம் கரெக்ட் கரெக்ட்டா கொண்டு போய் சர்வீஸ் விடணும் கரெக்ட்டா வந்து அதை போலோவ் பண்ணணும்ங்கிறது எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ரொம்ப அது சில நேரமெல்லாம் நான் அன்னைக்கு போகும் போதெல்லாம் அந்த முன்னாடி போற வண்டியில இருந்து அவ்வளவு ஒரு புகை அது எந்த அளவுக்கு போனா இந்த பின்னாடி இருக்கிற இவரோட அந்த ஆட்டோவை எடுக்கக்கூட முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புகை அந்த கண்ணே தெரியல அதுவேற அந்த பிளாக் கலரா வருமா அந்த மாதிரி இருந்துச்சு அது கண்ணும் தெரியல ஒரு ட்ராபிக்ல இருந்து அவரு வண்டி எடுக்குறாரு முன்னாடி அது இவரால அதுக்கப்புறம் அவர பொல்லொவ் பண்ணி போகவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணை மறைச்சிட்டு அவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படி இருந்தா அப்புறம் எப்படி இவர் எங்கயாவது போய் விடுறதா அந்த மாரிதான இருக்கும் அதனால அப்படி ஒரு புகையா இருக்கு சோ வாங்குறதே ரைட் தான் அதை கரெக்டா சர்வீஸ் விட்டு அதை கரெக்டா பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா அந்த பொருளுக்கும் அது கரெக்டா இருக்கும் நம்ம போலியூசன்சும் இல்லாம மக்களுக்கும் நல்லா இருக்கும்ல அதெல்லாம் சுவாசிக்கும் போது எவ்வளவு ஒரு அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்மோக்கிங்ல வர புகையே மக்களை எவ்வளவு டேமேஜ் பண்ணும் அதுக்காகதான் வந்து பப்ளிக் பிளேஸ்ல இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அவாய்ட் பண்ணாங்க ஆனா இப்ப ஒரு இருந்து நீங்க அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு புகை வெளிய வந்துச்சின்னா அது அப்ப எத்தனை பேருக்கு ஒரு பாதிப்ப இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல அது மாறி ஹெட் போன்லையே பாருங்களேன் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம ஒரு அளவுக்கு மேல வா அந்த வால்யூம் வந்து இங்கிரீஸ் பண்ணும் அதுலையே வார்னிங் வரும் நம்ம போன்லயே அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்காங்க டிபால்டா ஏன்னா இது தெரியணும் மக்களுக்கு இதுக்கு மேல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க காதோட அந்த நொவ்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு அதுல ஒரு அலெர்ட் வரும் சோ ஹெட் போன்ல நம்ம போன்ல இருந்து நம்மளால சவுண்ட இங்கிரீஸ் பண்றதுக்கே நமக்கு அவ்வளவு பாதிப்பு வருதுன்னா அப்போ ஒரு பம்சன் ஒரு இதுன்னா இந்த அளவுக்கு ஒரு இது பண்றாங்க

இந்த மாதிரி தப்பு எல்லாம் நம்ம பண்ணாம நம்ம பிள்ளைகள பண்ணாம நம்மதான் பாதுகாக்கணும் நல்ல வழியை சொல்லுவோம் அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் காதுல நம்ம வளர்க்கிற நம்ம பிள்ளைங்க ஜெனெரேஷன் ஆவது இதுல இருந்து திருந்தி நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் செரிக்கா நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு போறேன் நீங்களும் போங்க ரொம்ப நன்றி பாப்போம் சரியா ஆமாக்கா இதே போட்டிருக்கு இதுக்கு அப்புறம் நம்பதாங்க பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் நானும் கிளம்புறேன்க்கா போயிட்டு எதுவும் சாப்பாடு சாப்பிடணும்ன்னு போயிட்டு பசங்களுக்கு கூட்டிட்டு வரணும் ஸ்கூல்ல இருந்து